ஏதோ டான்ஸ் ஆடப்போ ஸ்டெப்ல இருக்கும் போது போட்டோ எடுத்துருக்காங்க.

இது வந்து ரொம்ப பழமையானதுலா இல்ல.

தூரத்துல ஒரு வீடு ரெண்டு வீடு ரொம்ப அழகா இருக்குது.

இது வந்து ஒரு மாட்டு பண்ண.

இந்த மாட்டு பண்ணையில வந்து நம்மளால ஒம்போது மாடுகள பார்க்க முடியுது.

அப்பறம் ரெண்டு மூணு நாலு பைக் ராயல் என்ஃபீல்டு பைக்கு நிக்கிது.

இந்த கார் வந்து டூரிஸ்ட் வேனா இருக்குது.

இது வந்து ஏதோ ஒரு வெயிட்டிங் ஹால்னு நெனைக்கிற.

நெறய செடி கொடிகள் பச்சை பசயா இருக்குது.

எ பேங்க் போனாலும் நெறய நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும் இங்க வந்து நெறய பேரு வெயிட் பண்ணிட்ருகாங்--

இது வந்து காலான நெறைய பேர் வந்து நிப்பாக சன் ரைஸ்ல பாக்கறதுக்கு இங்க இருந்தும் பாதிப்பேர் சன் ரைஸ்லாம் பார்ப்பாங்க.

இது வந்து ஃப்ரீ ரூரல் கேம்ப் .

இந்த டான்ஸ் நடத்துற இந்த இடத்தோட பேரு வந்து டான்ஸ் நேஷன் .